வீரியம் பற்றி குறைவாக பேசப்பட்டாலும் கலாம் இந்தத் திட்டத்தின் தலைமையாக பங்கு வகித்தார் சூழலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் முதல் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை அவரது பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசனையாளராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்தார் அவர் இந்த சமயத்தில் நடந்த பொக்ரான் two அணு ஆயுத சோதனையில் தீவிர அரசியல் மற்றும் தொழில்நுட்பப் பங்களித்தார் சோதனை கட்டத்தில் கலாம் ஆர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான மருத்துவர் சோமன் ராஜுவுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு உருவாக்கினார் இது அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் கலாம் ராஜூ என பெயர் பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கிராமப்புறங்களில் உள்ள சுத்த வழிமுறைகளுக்காக இவர்கள் வடிவமைத்த latest கணினி கலாம் என்று பெயரிடப்பட்டது குடியரசுத் தலைவர் பதவி அப்துல் கலாம் இந்தியாவின் பதினொ~ பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக கே ஆர் நாராயணனுக்குப் பி~ பிறகு பணியாற்றினார் அவர் இரண்டாயிரத்து ரெண்டில் நடந்த குடியரசுத்தலைவர் தேர்தலில் ஒரு லட்சத்தி எழா~ ஏழாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஆறு வாக்கு~ வாக்குகளைப் பெற்று ல~ லட்சுமி சாகலை மூணு லட்சத்தி இல்~ இருப்பது இரண்டாயிரத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பேற்றார் இவர் இருபத்thi ஐந்து சூ~ சூலை இருபத்தி ரெண்டு அஹ் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து சூலை இரண்டாயிரத்தி ஏழு வரை பணியாற்றினார் ஆஹ் பத்து ஜூன் இரண்டாயிரத்தி ரெண்டில் அப்பொழுது அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயகக் கூட்டணி எதிர்க்கட்சியான

தேசியவாதி காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்து சமாஜ்வாடி கட்சி கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் இரண்டாவது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் பதினொறாவது குடியரசுத் தலைவராக களத்தில் விட்டு வெளியேறினார் பதனெட்டு ஜீன் இரண்டாயிரத்தி ரெண்டில் கலாம் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சகாக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் பதினைந்து சூலை இரண்டாயிரத்தி இருவத்தி இரண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப் பதிவு மாநிலங்கள் அவையுடன் பாராளுமன்ற ஊடகங்களின் கலாமிற்கு வெற்றி பெற முடிவான நடந்தது வாக்குகள் எண்ணும் பணி சூலை பதினெட்டாம் தேதி நடைபெற்று கலாம் ஒரு தலை போட்டியில் ஜனாதிபதித் தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் இந்தியாக் குடியரசின் பதனொராவது தலைவரானார் சூலை இருவத்தி அஞ்சாம் தேதி பதவியேற்ற பிறகு குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உரிய விருதினை பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்ட மூன்றாவது ஜனாதிபதி ஆவார்

அவர் ராஷ்ட்ர ஆக்ரமித்த முதல் விஞ்ஞானி மற்றும் மணமாகாதவர் ஆவார். ஒரு ad போட்டுவுடும் ஏன்னா அப்பதானே பார்ப்பாய்ங்க that's why but AD revenue ல எல்லாம் நம்ம channel க்கு எவ்வளவு வரும்ன்னு எதிர்பாக்குறீங்க யூ டியூப்ல பத்தாயிரம் கூட கிடையாது to be frank சகோ பணத்தை வைத்து பணம் அதுக்காக யூ டியூப்ல இருந்து கம்மியா வருதுன்னுல்லாம் நான் சொல்லலை கம்மியா means அதிகமாவும் வரல கம்மியாவும் வரல நான் சொல்றது ad இல்ல ad இல்ல ad வரும் இல்லையா இப்ப video பார்க்கும்போது சின்ன சின்ன ad அந்த ad ல சொல்றேன் பத்தாயிரம் கூட இல்ல நீங்க எங்க bro பார்க்கிறோம் Ads உ சீக்கிரம் skip பண்றோம் skip ன்னு wait ப~ skip button அ click பண்றதுக்கு wait பண்ணிட்டு இருக்கீங்களா okay சரி bro yesterday birthday க்கு என்~ எங்க போனீங்க

சகோ பணத்தை வைத்து பணம் பண்ணா தான் நம்ம ஒரு அளவு முன்னேற வரமுடியும் அதுதான் உண்மை yes நம்ம இதுல இருக்கவங்களுக்கு அதுதான் பண்ணணும் but நம்ம மக்களுக்கு அதை எப்படி சரியா பணம் பண்றதுன்னு தெரியல and நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா சீக்கிரமா பண்ணணும் அட யாருயா இவன் பத்து வருஷத்துக்கு பண்ணு அதைப்பண்ணு இதைப்பண்ணு பத்து வருஷம் கழிச்சு சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு சொல்லுப்பா அப்படிங்கறாங்க நான் என்ன பண்றது என்ன சொல்றது நீங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே எடுத்துக்கோங்க கே எப் சி யோட owner ஆகட்டும் நம்ம தலைவரு நம்ம market ஓட hero அவரு ஆகட்டும் அவரு அந்த அவரு அந்த list லயே வர மாட்டாரு அவர் பண்ணப்ப அந்த time தான் so இவங்க எல்லாமே வயசாகுன வயசானதுக்கு அப்புறம்தான் வந்திருக்காங்க so பணம் பணத்துக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு அதனால இப்ப வந்தா அப்ப வந்தாலும் இல்ல so பணம் எப்பவுமே இருக்கு எப்ப வந்தாலும் okay தான் invest பண்ணுங்க நண்பர்களே invest பண்ணுங்க so market நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏறி இருக்கு so இருநூறு வந்திருக்கு இது எங்க இருந்துச்சு trade எடுக்கலான்னு சொன்னோம் sorry sorry இது நூத் அறுவத் ஆறு இது எங்கயோ இருக்கும்போது சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு நூத் அறுவத் ஆறு அறுவத்தி ஏழு வரைக்கும் போயிருக்கு high உ இது எங்க சொன்னேன் நானு எங்க சொன்னேன்னு எனக்கு தெரியலயே நூத் அம்பத்தாறா நூத்அம்பத்தி அஞ்சு நூத்அம்பத்தாறு okay அப்ப பத்து புள்ளி குடுத்துட்டானே தலைவன் done இல்ல பத்து அறுவத்தி எட்டே போயிட்டான் பன்னெண்டு பதிமூணு புள்ளி profit கிடைச்சிருக்கான் done hope எடுத்திருந்தீங்கன்னா profit எடுத்து இருந்தீங்கன்னா profit கடைசியா இந்த nifty put மே நமக்கு profit தான் profit தான் profit தான் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல வரல எனக்கு அதுக்கு மேல நான் என்ன சொல்றது நல்லா போயிட்டு இருக்கு market so nifty பத்து புள்ளிகள் கிடைச்சிருக்கு good move booked twelve points அருமை அருமை done bro நண்பர்களே மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க நல்ல profit எடுத்திருந்தீங்கன்னா உங்க trades அ close பண்ணுங்க அவசரமா இல்ல அவசரப்படாதீங்க trade பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க likes ரொம்ப கம்மியா இருக்கு like அ தட்டி விடுங்களேன் ரொம்ப நாள் கழிச்சு live வந்த feel எனக்கே இருக்கு ஒரு இரண்டாயிரத்து ஐந்நூறு like அ கொடுத்து welcome பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு இப்ப வரைக்கும் நம்ம நாலு trade போயிருக்கோம் நாலுமே super டூப்பர் trades உ நாலுமே super டூப்பர் trades உ அதுல முந்துன trade அதாவது last trade க்கு முந்துன trade மட்டும்தான் cost cost ன்னு exit பண்றவங்க exit பண்ணிடுங்கன்னு சொன்னோம் wait பண்ணியிருந்தீங்கன்னா profit exit பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு profit தானே sorry loss இல்ல so அதனால நம்ம இன்னைக்கு எல்லா trade மே நல்லா profitable ஆ பண்ணிக்கிட்டிருக்கோம் ஒரு நல்ல come back so இப்ப நீங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் நல்ல profit ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செய்து என்னோட ஒரு request என்ன அப்படின்னா yes இப்ப வரைக்கும் நான் எனக்கு தேவையான profit அ இன்னைக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு just உங்களுக்கு ஒரு thought வந்திருந்தாலும் கூட தயவு செய்து இதோட trade அ நிறுத்திருங்க trade அ இதோட நிறுத்திருங்க trading வந்து

பொறுமையா சின்னச் சின்ன profit ஏ பண்ணுங்க enough ஒரு ஆளுக்கு ஒரு like தான் வருது வருத்தம்பா பரவாயில்லைங்க அந்த ஒரு like அ போட்டிருந்தாலே இந்நேரம் நம்ம இரண்டாயிரம் like போயிருக்கணும்ல அதத்தான் நான் கேட்கிறேன் இப்போ நீங்களே போய் பத்து like போடுங்க நான் சொல்லவே இல்ல நீங்க ஒரு like அந்த மாதிரி பார்க்கிற எல்லாரும் ஒரு ஒரு like போட்டா இருந்தா இந்நேரம் இரண்டாயிரம் like நம்ம போயிருக்கலாமே bank வெறித்தனமா போயிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஏதும் news இருக்கா

நண்பர்களே bank nifty க்கு ஆளு வாங்குறதுன்னா வாங்கலாம்னு சொன்னோம் அது எங்க சொன்னோன்னு தெரியல price தெரியல price மறந்து போயிடுதுப்பா நிறைய பேசுறதுனால price மறந்து போகுது சரி பார்த்துக்கோங்க i gave a three like thank you ஒரு meeting ல busy bro next trade இருந்தா சொல்லுங்க will wait okay ஒரு ஆளுக்கு ஒரு like அ படிச்சுட்டோம் closing for the day அஹ் bro thanks for your guidance thank you bro trade எடுக்கலாம்ன்னு பார்த்துட்டே இருக்கேன் ஒரு trade கொடுக்க கூட எடுக்கலை என்னாங்க இது ஏன் ஒருவேளை நான் சொல்றது உங்களோட personal opinion க்கு முரன்பாடா இருக்கோ ஆர் பி ஐ likely to extend the bank உ சி இ ஓ சுமந்த் சுமந்த் okay okay terms in next three year ஓ super three sixty யா okay okay இப்ப அது எங்க இருக்கு call தான் சொல்லணும் call தான் அங்கேயேதான் இருக்குப்பா அது அங்கேயேதான் இருக்கு ஒரு அஞ்சுகுள்ள தான் மேல போயிருக்கு அஹ் bro thank you so much for joining our before டிடி supporters continued support க்கு ரொம்ப நன்றி i am holding the following shares for a long term please your suggestion இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ டாட்டா மோட்டோஜிட் டாட்டா பவரு பஜாஜ் ஆக்ஸிஸ் எல்லாமே நல்ல share ங்க இறங்க இறங்க accumulate பண்ணிட்டே வாங்க எல்லாமே fundamentally நல்ல shares எல்லாமே large cap தான் almost hold பண்ணிக்கலாம் MGL எல்லாம் எம் ஜி ல holding basis ல வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல bank நல்லா போய்கிட்டு இருக்கு என்ன bro சொன்னீங்க நான் என்னங்க சொன்னேன் இப்ப எதுவும் சொல்லையே ஒரு trade முடிஞ்சிருச்சுங்க அது அந்த trade முடிஞ்சிருச்சு nifty அப்புறம் three forty by three sixty cell twenty points booked super ங்க classes doubt மனப்புறம் one hour consider rounding round pattern ஆ

fifty three forty ஆ படிச்சிட்டோம் classes doubt ஆ படிச்சிட்டோம் okay bro god judge bro okay bank nifty பொறுமையா மேல வந்துகிட்டேதான் இருக்கிறது nifty slow ஆயிடுச்சு அழகா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்காகவே ஒரு பத்து புள்ளியில கொடுத்துட்டான் அந்த தலைவன் நண்பர்களே like அ தட்டி விடுங்க இரண்டாயிரம் like அ நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா

நீங்க லைவ்வா பாக்கணும்னு ஆசைப்பட்டா அது உங்க தனிப்பட்ட விருப்பம் but trade பண்ணாதீங்க trade பண்ணாதீங்க i am a holding the following shares ராம் unicare bro நான் already சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்ம private group private live போறோம்ல அங்கெல்லாம் போனா இந்த மாதிரி விஷயத்த correct ஆ நான் follow பண்ணுவேங்க private live போயிட்டான் அப்படின்னா நமக்கான target அ reach பண்ணிட்டா live அ close பண்ணணும் நான் வந்து எடுக்கவே இல்ல இப்பதான் வந்தேன் அப்படி எல்லாம் சொல்லாம சொல்லாத மாதிரி பார்த்துக்கங்க

இங்க full time traders நிறைய பேர் இருக்கீங்களா இல்ல office போயிட்டு trade பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்களான்னு ஒரு pole வைப்போமா சும்மா தெரிஞ்சுப்போம்

இருங்க இருங்க pole வைக்கிறேன் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க nifty மறுபடியும் சுத்துது உம் office plus trade

full time trader okay vote பண்ணுங்க pole வச்சிருக்கேன் உம் private போறீங்கன்னா new ஆ learn பண்றவங்க எப்பவுமே capital ten K தான் இருக்கணுமா அது உங்க விருப்பம்ங்க நான் என்னைக்குமே என் live ல புதுசா trade பண்றவங்களுக்கு இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும் நான் சொன்னதே கிடையாதுங்க எவ்ளோ இருந்தாலும் trade பண்ணலாங்க trade market அ பொறுத்தவரைக்கும் நம்ம knowledge தான் சொல்லும் இப்போ one hour முடிஞ்சிருச்சா good one hour முடிந்தது so bank nifty நல்ல buying லதான் இருக்கு so still i am expecting nifty will go up மறுபடியும் one seventy thousand five hundred உ one fifty five க்கு கீழ try பண்றவங்க ஒரு சின்ன risk எடுக்கலாம் risk எடுக்க தயாரா இருந்தா one fifty five க்கு கீழ ஒரு சின்ன risk எடுக்கலாம் almost டக்கு டக்குனு வராங்க இப்ப மறுபடியும் one fifty nine டக்குனு போறான் பாருங்க நீங்க டப்பு டப்புன்னு வாங்கணும் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது market ல try பண்றதுனாலும் பண்ணிக்கங்க பார்த்து still i am expecting market will go up one sixty three ங்க அதுக்குள்ள one sixty four ருங்க bank nifty யும் பாருங்க three seventy வந்துருச்சு bank nifty also i am expecting will go up so both nifty bank nifty நான் எதிர்பாக்கறது மேல போகும்ன்னு try பண்றவங்க buying side try பண்ணுங்க side போகாதீங்க என்னோட personal opinion இது நீங்க உங்களோட market view அ வச்சு உங்களோட personal trades அ execute பண்ணிக்கோங்க full time traders வந்து fifty-two percentage இருக்காங்க office போறவங்க forty-eight percentage இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த pole வச்சிருந்தா இன்னும் நிறைய ஓட்டு விழுந்திருக்கும் yeah நண்பர்களே bank nifty profit வந்துருச்சு பாருங்க நான் சொன்னேன்ல trade பண்றவங்க பண்ணலாம்னு three sixty ல profit வந்துருச்சு almost உ முப்பது புள்ளி near இருக்கு almost yeah அவன் நானூறே போயிருக்காங்க நாற்பது புள்ளி போயிருக்கான் so bank nifty எடுத்தவங்களுக்கு profit done bank nifty எடுத்~ nifty எடுத்தவங்களுக்கும் profit done னு atleast நீங்க நூத் அம்பத்தேழு அம்பத்தி எட்டு அந்த momentable லயே எடுத்திருந்தாலும் profit நூத்தி எழுவதுங்க அவன் முடிஞ்சு போச்சுப்பா live அ close பண்ணிக்கலாமா முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல எல்லாம் trade trade நம்ம போ வேண்டாம் ரெண்டுமே super டூப்பரா போயிருச்சு அந்த வேகம் தான் உங்களுக்கு வேணும் வேகம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு trade அ முடிச்சிருக்கலாம் நீங்க so many full time traders ஆமா அங்க நிறைய பேர் இருக்காங்க நானே எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பார்க்கிறாங்க but top இருங்க ஓட்டு இன்னும் நிறைய வரல ஓட்டு இன்னும் நிறைய வரல எட்நூத்து அறுவது பேர் தான் vote பண்ணிருக்காங்க full time vote வரட்டும் full time vote வந்துச்சுன்னா அத வச்சு நம்ம decide பண்ணுவோம் ஏங்க இது ரெண்டுத்துல எதாச்சும் ஒண்ண பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க bank nifty nineteen points booked உ super நீங்க சொன்ன மாதிரி நான் ஏப்ரல் ஒன்னு sorry ஏப்ரல் ஒன்னாம் தேதிதான் trade எடுப்பேன் அது வரைக்கும் only watching you yeah watch பண்ணுங்க மார்ச் mid ல இருந்து அஹ் paper trade பண்ணுங்க book பண்ணிட்டேன் wait பண்ணதுக்கு நல்ல trade super super ஆ போயிருக்கு ரெண்டுமே bank nifty யும் சரி nifty யும் சரி

so எதுக்கு three months new shots ல paper create பண்ணிட்டு இருந்தேன் இப்போ real money ல trade பண்றேன் அஹ் one trade with price action strategy in a ten K capital daily five hundred profit உங்க guidance க்கு நன்றி அவ்வளவுதாங்க அது போதுங்க அது போதும் thank you bro three K profit in nifty super ங்க அருமை அருமை total seventy points in a bank nifty today super மணிவண்ணன் sir மகிழ்ச்சி so என்னங்க பண்ணலாம் next உ next rest உ super ஆ போயிருச்சு எல்லாமே இதுக்கு அப்புறம் அவனுங்க எங்கனா போயிட்டு போறாங்க நமக்கு எதுக்கு daily buying one gold bees உ just like a tea வாங்கிப் போடுங்க sir வாங்கிப் போடுங்க நல்ல விஷயம் i am site engineer during doing trading okay site engineering ன்னா அந்த civil லயா civil field super super sir driving லாம் போகும்போது பாத்து பண்ணுங்க

rest எடுங்க okay முடிச்சுக்கலாம் bro போதும் இதோட எட்டு trade ங்க அஹ் sorry sorry ஆறா இல்ல almost ஏழு எட்டு போயிட்டோம்ன்னு நினைக்கிறோம் நம்ம ஏழு எட்டு போயிட்டோம்ன்னு நினைக்கிறேன்

இதோட close பண்ணிக்கலாமா bro நான் அதத்தான் சொல்றேன் நீங்கதான் பதில் சொல்லணும் நல்ல profit ல இருக்கும் இதுவரைக்கும் காலையில இருந்து ஏழு எட்டு trade போயிட்டோம் எந்த trade உம் negative கிடையாது எல்லாமே நமக்கு தேவையான profit குடுக்குது நம்ம எதிர்பார்க்கிற profit அ so எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை sorry புதன்கிழமை வேற இன்னைக்கு ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெருசா ஒரு கீழே விழும் பெருசா ஒரு கீழே விடும்ன்னு நினைக்கிறேன் அது எப்ப விழும்தான் தெரியலே my expectation strength உ today thirty K done உ அதோட நிறுத்துங்க சுரேஷ் bro i am a saloon worker அ work இல்லைன்னா trade பண்ணுவேன் but full live அ watch பண்ணுவேன் brother அப்படிங்களா ரொம்ப நன்றி பார்த்து trade பண்ணும்போது யாருக்குன்னா ஏடாகூடமா cut பண்ணிட்டு போயி cut பண்ணிட போறீங்க just for fun உங்க தொழில்ல உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் அதனால உங்க தொழிலை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்ல just for fun serious ஆ எடுத்துக்காதீங்க இப்ப தூக்கம் வருதா okay சும்மா பேசிட்டு இருக்கலாமா என்னங்க சொல்றீங்க பேசலாம் பேசலாங்க ஆயிரத்தி நூத்து அறுவத்தி மூன்று ரூபாய் profit for twenty K capital thank you for your before டி டி super sir head ஜாக்கிரதை ஆமாம் தலைவரே என்னையே நம்பி என் கண்ணையே நம்பி உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன்னு நம்புன்ற மாதிரி என்னையே உங்க கிட்ட ஒப்படைக்கறேங்கற மாதிரிதான் இனிமே இந்தியா vicks மேல வந்தா என்ன வறாட்டி என்ன அவ்வளோதான் நாமளே அதுக்கு adapt ஆயிட்டோம் நீ எங்க வேணா போய் இனிமே எங்களால trade பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம adapt ஆயிட்டோம் சுரேந்தர் bro just for fun நீங்க எதுவும் serious ஆ எடுத்துக்காதீங்க we can stop live okay கொஞ்ச நேரம் போகட்டும் பார்ப்போம்

ஏங்க government exam க்கு try பண்ணுங்கங்க side by side நல்லதுதானேங்க அதெல்லாம் நீங்க trading அ தான் உங்களோட full carrier ஆ எடுக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற price ல invest பண்றதுக்கு try பண்ணுங்க இரண்டாயிரத்துல நம்மள மாதிரி trade பண்ணவங்க என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க ச்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி invest பண்ணிருந்தா நல்ல காசை எடுத்துருக்கலாமேன்னு நினைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருக்கும் போ~ இருக்க~ ரெண்டாயிரத்தி பத்துல trade பண்ணவங்க ச்ச நான்லாம் ரெண்டாயிரத்தில என்கிட்டலாம் ஒரு அம்பது லட்ச ரூவா இருந்துருந்தா இந்நேரம் நான் கோடீஸ்வரன்னுவாய்ங்க இரண்டாயிரத்து இருவதுல சொன்னவங்க இரண்டாயிரத்து இரு~ இருவதுல இப்படித்தான் சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க so that நான் என்ன சொல்ல வர்றேன் இன்னைக்கு இருக்கிற price கண்டிப்பா நாளைக்கு ஏறலாம் அதனால இப்ப என்ன price பாக்குறீங்களோ அத வாங்கி போடுங்க இன்னும் இறங்கும் ஏறும் அதெல்லாம் விட்டிருங்க investment பண்ணுங்க எடுக்கிற profit அ வச்சே invest பண்ணுங்க அவ்வளவுதான் market ல சம்பாதிக்கிறதை அப்படியே reinvest பண்ணிக்கிட்டே வாங்க உங்க capital பல மடங்கு உயரும் yesterday fed rate five point five high will this impact the market நம்ம market ல ஒண்ணும் fall இல்லைங்க in fact நம்ம market மட்டும் இன்னைக்கு flat ஆ open ஆயிருந்தா இன்னொரு நூறு நூறு புள்ளி gain உ negative ஆ open ஆகவே உங்களுக்கு இப்ப வரைக்கும் negative ல red ல தெரியுது flat ஆ open ஆயிருந்தா இந்நேரம் நல்ல green இந்த year exam இல்ல bro அதான் trading பார்க்க வந்துட்டேன் okay bro correct உ ஆனா point bro correct ஆன point bro well said thank you sir bank உ locking period முடியுது bro என்ன பண்ணலாம் exit பண்ற வழியைப் பாருங்க அங்கேயே தான் இருக்கான் அவன் கார்த்திக் sir may be short covering நடக்கல ஆனா நிறைய பேர் exit பண்ணுவாங்க கார்த்திக் sir thank you so much for joining our membership ஐ டி பி எஸ் எஸ் ஐ பி start பண்ணலாமா bro எஸ் ஐ பி பண்ணலாங்க பண்ணலாம் நல்ல share தாராளமா பண்ணலாம் உங்க classes and live வு ரொம்ப hopeful ஆ இருக்கு ரொம்ப thanks thank you bro அப்புறம் சென்னை classes எப்போ start பண்ண போறீங்க will update soon ங்க பார்க்குறேன் என்னோட daily profit அ அப்படியே stocks வாங்கலாம்னு இருக்கேன் it is good அதத்தானுங்க இவ்ளோ நேரம் மூச்சு முட்ட பேசிட்டு இருந்தேன் which gold based to bite gold bees ல ஒண்ணு தானுங்க இருக்கு ஜெரோம் போவள் interest rates உ increase பண்ண போறாருன்னு சொல்லிருக்காரு so ரொம்ப mar~ நம்ம market க்கு fall ஆகுமா இல்லைங்க பெருசா இல்லையே locking locking period ன்னு ஒன்னும் இல்லைங்க ஒரு ஒரு இதுல நீங்க invest பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட time period வரைக்கும் உங்களோட capital அ வெளியிலே எடுக்க முடியாது இல்ல அதையும் மீறி எனக்கு emergency எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில percentage அவுங்க பிடிச்சுப்பாங்க உங்க பணத்திலே இருந்து அவுங்க பிடிச்சுப்பாய்ங்க என் பணத்தை என் கிட்ட கொடுங்கய்யான்னு கேட்கிறதுக்கு அவங்க ஒரு percentage எடுத்துப்பாங்க அதெல்லாம் இருக்கு market ல இந்த கடை வச்சிருக்கவங்க எப்படித்தான் trade பண்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க நானும் கடைதான் வச்சிருக்கிறேன் நான் எடுக்கும்போது customer வருவாய்ங்க ஒரே குஷ்டம்பா ஒன்னும் பண்ண முடியாது

so ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் எடுத்தா போதுமேங்க ஒரு வருஷத்திலேயே capital double almost triple கிட்ட வந்திரும் farmer full time உ பண்ணலாமா தாராளமாக farmer க்குலாம் super ஆ இருக்கும் அது six நல்லா நாலாம் அஹ் feel பண்ணிருக்கேன் நாலாம் அஹ் feel பண்ணிருக்கேன் sometimes ல்லாம் beginning stage ல அப்படியே கழனிக்கெல்லாம் போயிட்டு வயலுக்கு எல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வந்து trade பண்ணுவேன் அஹ் இந்த இந்த வரப்பு வரப்புன்னு சொல்லுவோம் ஊர்ல may be அது village ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த வரப்புல trade எடுத்துட்டு pocket உள்ள போட்டு அப்படியே ஒரு கழனி ஒரு round அடிச்சிட்டு மறுபடியும் அங்க வந்து நிக்கும்போது பாத்தா profit ல இருக்கும் book பண்ணிடுவேன் அப்பா வந்த வேலை முடிஞ்சதுப்பா போவோம் அப்படியெல்லாம் பண்ணிருக்கேன் நாலாம் sixty six K subscribers reach டா super super but one lakh வரணுங்க one lakh வரணும் அதெல்லாம் ஒரு சொர்க்கம்ங்க அந்த வாழ்க்கை எல்லாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும்

வரப்பு ஆமா அதெல்லாம் மறக்க முடியுமா gold share gold petal gold நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல அதுவும் ஒன்னு இருக்கு yes அதுவும் ஒன்னு இருக்கு

be ready guys may be அது அடுத்த nap அடுத்த country ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் nifty யுமே one sixty three போயிட்டு திரும்புது

கொஞ்சம் கஷ்டமாதான் என்ன பண்றது கஷ்டம் தான் ரொம்பவே கஷ்டம் chef ஆ இருக்கீங்கன்னா உங்களுக்கு may be அந்த கையெல்லாம் நீங்க எதாச்சும் பண்ணும் போது some இதெல்லாம் இருக்கும் அதோட phone எல்லாம் touch பண்ணா ரொம்பப்பா கஷ்டம்தாங்க ரொம்ப கஷ்டம் nifty going down yes still i am exits bro we party feels okay நேர்ல classes அ சொல்றேன் sir சொல்றேன் இப்ப idea இல்ல will update in future ஏஞ்சல்ல money withdraw பண்ணேன் but transaction success ஆனா bank ல reflect ஆகல கொஞ்சம் time ஆகுங்க அது கொஞ்சம் time ஆகும் ஒரு two to three hours or five hours ஆகும் but வந்துரும் don't worry எங்~ நீங்க பயப்படவே வேணாம் லட்சக்கணக்கான பேர் பண்ணிட்டிருக்காங்க ஏஞ்சல்ல உங்க money எங்கயும் போகாது

உம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு நிமிஷம் candle உ அஹ் சகோ நான் அப்படித்தான் கடலைத் தண்ணீர் பாய்ச்சிட்டு super ங்க my favourite bank nifty பார்த்தீங்களா இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் ஏறிட்டான் அஹ் என்னென்ன பண்ணறான் பாருப்பா இவன் bank nifty வந்து இப்போதைக்கு இத delete பண்ணிடுவோம் super ஆ ஏறிட்டு இருக்குங்க bank nifty amazing இத break பண்ண அஹ் அப்பா வந்துட்டான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி புட்டு வந்துட்டாயா வந்துட்டான்யா நம்ம எதிர்பார்த்த மாதிரி bank nifty green ங்க bank nifty green க்கு வந்தாச்சு bank nifty green க்கு வந்தாச்சு நம்ம எடுத்தது எங்க போயிருக்கு முந்நூத்தி தொண்ணூறுங்க ஆனா அவன் முன்னாடியே நானூறு போயிருந்தான் அதனால அவனுக்கு அத விடுங்க but i am expecting இல்ல volume எல்லாம் நல்லாத்தான் இருக்கு so possibilities to break இத break பண்ணதுன்னா பார்ப்போம் இத break பண்ணுமா எடுமான்னு பார்ப்போம் nifty நல்லா break பண்~ bank nifty பறக்குதுங்க bank nifty நல்லா பறக்குது உம் இது நல்லா resistant ஆ இருக்குங்க bank nifty க்கு i think it's a good resistant இது நல்ல resistant so based on that we can try put நாப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வேணாம் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு put உ நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு put watch list ல add பண்ணிக்கோங்க hello ரிஸ்வானா வணக்கம் நல்லா இருக்கீங்களா

ஆஹ் ரிஸ்வானா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் ஸ்ரீ பேசுறேன் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கு பேசுறது கேக்குதா கொஞ்சம் sound ஆ பேசுங்க

அஹ் என்ன பண்றீங்க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 புரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னுட்டே நான் சும்மா வீட்டுலதான் இருக்கேன் வேலை தேடிட்டு இருக்கேன் சும்மாதான் இருக்கீங்களா சரி சரி இல்ல எப்படி என்ன எப்~ அஹ் education பத்தி கேட்போம் அப்படீன்னு சொல்லிட்டு தான் உங்க கிட்ட கேட்டேன் கேக்குதா இல்லையா உங்களுக்கு

ஆஹ் education பத்தி hello edu~ hello ரிஸ்வானா கேக்குதா உங்களுக்கு

ஆஹ் கேட்குதா

இல்லை இல்லை education system பத்தி ஏதாவது உங்களுக்கு idea இருக்கா அதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன் நான் உங்க பிள்ளைங்களை எங்க சேர்க்கப் போறீங்க நீங்க இப்போ இல்லை நான் வந்து நீங்க பேசுறது கேக்கல hello

அஹ் இல்ல செயின்~ செயின்ட் ஜேம்ஸ் இருக்குல்ல hello

இருக்கேன் கேக்குதா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 ஆமா எங்க சித்தி பொண்ணு என் தங்கச்சி எல்லாம் அங்கதான் படிக்கிறா அங்க வந்து கொஞ்சம் பேசறது எதுவுமே எனக்கு கேட்கலையே நான் பேசறது கேட்குதா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 இல்ல இல்ல உங்க mobile எதுவும் problem ஆ என்னன்னு தெரியலை எனக்கு சுத்தமா உங்க voice ஏ கேட்கலை கொஞ்சம் sound ஆ பேசுங்களேன்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

சரி நம்ம வந்து ஒரே van ல கூட அனுப்பி விட்டுரலாம் கொஞ்சம் பிள்ளைங்களும் safe ஆ இருக்குங்க பத்திரமா போயிட்டு வருங்கன்றதுக்காகதான் உங்கள்ட்ட கேட்போம்ன்னு call பண்ணேன்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 ரிஸ்வானா புரியலை நீங்க என்ன பேசறீங்கன்னே எனக்கு கேட்கவே இல்லை

சொல்லுங்க hello சொல்றது மட்டும்தான் கேட்குது அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலை